இது வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா மாரிருக்கு அங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கூட்டி நிறுத்திருக்காங்க.

இங்க வந்து மேல கம்பி லாம் நட்டு வச்சிருக்காங்க.

அடுத்து வந்து மேல வீடு கட்றக்காக கம்பி எடுத்து வெச்சுருக்காங்க.

அங்க இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர்ல அதுல எதோ விழானெல்லா எழுதிருக்கு.

இது வந்து ஒரு ஹோட்டலு இந்த ஹோட்டல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்கோ ஒரு வால் கிளாக் ஒன்னு இருக்கு.

இந்த எடத்துல சீலிங்ல நெறைய குட்டி குட்டி லைட் வெச்சுருக்காங்க.

சோ அங்க டீ காஃபி சூப் இந்த மாரில்லா நிறைய சாப்டக்கூடிய பொருட்கள்லா இருக்கு.

இது வந்து ஒரு பேங்க்கு மாதிரி இருக்கு.

அதே மாறி வெள்ள கலர்ல டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க.

அங்க வந்து நாலு கார் இருக்கு ஒரு ஸ்கார்பியோ இருக்கு.

இது ஒரு கோயிலு இந்த கோயிலுக்குன்னு நெறைய கூட்டமாருக்காங்க.

இது வந்து ஒரு கோயிலுக்கு வெளிய இருக்கும் ஒரு எடோ மாருக்கு.

அதே மாறி முன்னாடி டேபுள்ல வந்து ஆ ப்ளூ கலர்ல ஒரு தட்டுல வந்து கருவாடும் செவப்பு கலர்ல கருவாடும் மஞ்சள்ல கருவாடும் இது மாறி வகவகயா வச்சிருக்காங்க.

இந்தப் புகைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிலான நேரத்துல வந்து எடுத்த புகைப்படம்.

இங்க வந்து நெறையா மெயினான ஏரியால வந்து நெறைய வண்டிலா நிறுத்தி வச்சுருக்காங்க.